நெறைய க்ரேக்கர்ஸ் வச்சிருக்காங்க எல்லா க்ரேக்கர்ஸுமே பாக்கர்துக்கு அட்ராக்டிவா இருக்கு.

இது ஒரு கார்டன் இந்த கார்டன்ல நெறைய பிளார்ஸ் இருக்கு நெறைய செடிங்க இருக்கு.

அந்த ஏ_டி_எம்க்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரன்ட்ருக்கு .

அங்க வெஜ் நான் வெஜ்லாம் போடுவாங்க இதுக்கு மேல ஒரு கடை இருக்கு.

இங்க ஃபுல்லா சுத்தி கம்பிங்க போற்றுக்காங்க.

பக்கத்திலயே இன்னொருத்தர் நின்னுட்ருக்காரு அவர் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்ருக்காரு.

இது நீலகிரி புரோடக்ட்ன்னு எழுதிருக்காங்க இங்க ஹோம்மேட் சாக்லேட் கிடைக்கும்னு எழுதிருக்காங்க.

அங்க ஒரு கொடை வச்சிருக்காங்க அந்த கொடைக்கு கீழ ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

இது ஒரு மீன் கட இங்க ஏகப்பட்ட மீன் வெச்சிருக்காங்க நண்டு வெச்சிருக்காங்க பெரிய பெரிய மீன் இருக்கு சின்ன சின்ன மீன் இருக்கு.

இங்க வந்து வேல செய்ற ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்ளோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

இது ஒரு பைப் கட இங்க நெறைய பைப் போட்டிருக்காங்க எல்லாமே பைப் பிட் பண்ற இடமா இருக்கு.

சைட்லலாம் கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கு.

இது ஒரு ஏரியா மேல ஒரு ஆட்டோ வருது.

இது ஒரு டேம் இந்த டேம் ஆ தண்ணி வத்தி போயிருக்கு.

கீழ கொஞ்சமா தண்ணி இருக்கு சைடுல எல்லா மரம் இருக்கு.

இது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல நெறைய மனுசங்க இருக்காங்க.

நெறையா ஸ்டுடன்ட்ஸ் இருக்காங்க அதுல ஒரு ஸ்டூடன்ட் ஓட ஃபேஸ் மட்டு ப்லர்ரா இருக்கு.

இது ஒரு கன்ஸ்டிரக்ஷன் பண்ற எடோ.

இங்க மரக்கட்டைய வெட்டுறதுக்கான டூல் வச்சிருக்காங்க சைட்ல நெறைய பொருள் வச்சிருக்காங்க.

இது ஒரு கோயில் இந்த கோயில் கல்லால கட்டப்பட்டிருக்கு.

ஒரு மனுஷ நின்னுட்ருக்கா அவனோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு அவன் ஃபோட்டோ எடுக்குரா அவன் கழுத்துல ஒரு கேமரா இருக்கு.

இங்க கிளியரன்ஸ்னு எழுதிருக்காங்க இங்க அட் எய்ட் ஃபைவ் ஆர்ஸ்னு எழுதிருக்கு அப்றோ அட் ஃபோட்டீன் பாய்ண்ட் ஹீரோ ஃபைவ் ஆர்ஸ்னு எழுதிருக்கு.

இத பாக்க கோர்ட் மாரி இருக்கு இங்க நெறய ஜட்ஜ் இருக்காங்க.

இங்க சிலரோட ஃபேஸ் எல்லாம் ப்ளர்ரா இருக்கு.

இது ஒரு பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்க்ல ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

ஒருத்தய் இங்க சோஃபால ஒக்காந்ட்ருக்கா அவனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு அவனுக்கு பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கு அந்த ஸ்க்ரீன் பச்ச கலர்ல இருக்கு.

இங்க நெறையா டேபிளும் சேரும் போட்டிருக்காங்க.

அந்தப் புள்ளு மேல ஒரு மேட் போட்ருக்காங்க அந்த மேட் ரெட் கலர்ல இருக்கு சவுண்ட் பாக்ஸ் வெச்சிருக்காங்க பரதநாட்டியம் ஆட்றாங்க.

அந்த பைப் பெருசா இருக்கு அந்த பைப் பாதி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு பாதி மேல இருக்கு.

இங்க ஒரு டோர் இருக்கு அந்த டோர் கண்ணாடினால கட்டிருக்காங்க டிரான்ஸ்பரெண்ட் கண்ணாடி.

இது பாக்க கோயில் மாரி இருக்கு.

இது ஒரு கோவில் இங்கய நறையா மக்கள் இருக்கா--

அங்க ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வித்துட்டுருக்காரு பாதி பஞ்சு மிட்டாய் வித்துருக்கு பாதி விக்காமா இருக்கு அவரோட ஃபேஸ் ப்ளரா இருக்கு.